பாட்டி ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன் அன்னைக்கி அதை நான் தொலைக்கல வேணும்னுட்டே திருடி செலவழிச்சிட்டேன் பாட்டி என்றேன் எனக்கு தெரியுமே என்றாள் பாட்டி

குண்டு ரமணிக்கு எத்தனை வயசு இருக்கும் என்று சரியாக சொல்ல முடியவில்லை முப்பதில் இருந்து ஐம்பது வரை எது வேண்டுமானாலும் சொல்லலாம் அந்த வயசுக்கு இரண்டு ரமணி பெரிய சட்டி போல முகம் நல்ல உயரம்

ரமணி வருகிறாள் என்ற செய்தி கேட்டதுமே பட் பட் என்று வாயில் கதவை அங்கங்கே சாத்தி விடுவார்கள் அசந்து மறந்து ஏதாவது கதவு திறந்து இருந்தால் போச்சு திண்ணையில் வந்து உட்கார்ந்து கொண்டு விடுவாள் போ போ என்றால் போகமாட்டாள் கிட்ட போய் விரட்டவும் முடியாது நாற்றம் எப்போதும் லேசான சிரிப்பு ஒன்னரை கண் அம்பி உள்ள போய் ஒரு டம்ளர் மோர் கொண்டுவாயேன் போ ஆத்துல யாரும் இல்ல போ ஏன்டா என்ன பொய் சொல்ற இப்பதான் உங்க பாட்டி உள்ள ஓடுறத பாத்தேன் பெரிய டபரவா இருந்தாலும் சரி மோர் வாங்கிட்டு வந்துரு இங்க பாரு ரமணி மோரும் இல்ல தயிரும் இல்ல இப்போ போப்போறியா இல்லையா மோர் இல்லாட்டா ஒரு எட்டனா காசாவது தாங்கோ மாமி ஒன்னும் கிடையாது போடின்னா ரெண்டு அலக்கு அரிசியாவது வடிச்சு போடுங்கோ கொஞ்சம் கசப்பு நாத்தங்காயும் புளிச்ச மோரும் இருந்தா போடும் இப்போ நீ போப்போறியா இல்லையா என்று பாட்டி அதட்டலுக்கு எல்லாம் மசியமாட்டாள் திண்ணையில் அனந்த ஸைனமாக படுத்துக்கொண்டு ஏண்டாம்பி எத்தனையாவது வாசிக்கிற என்பாள் ஒருமுறை நான் குச்சியை எடுத்துக்கொண்டு அவளை அடிக்க வந்தேன் அந்த குச்சியை பிடித்து மளுக் என்று முறித்து அதெல்லாம் பிராதம்டி மாமி உங்க ஆத்துல வடம் போட்டிருந்தேளே காஞ்சி போச்சா நாக்கு ரொம்ப ஊர்றதே பச்சை மிளகாயோட காஞ்சதும் காயாயதுமா வடா சாப்பிட்டா என்னம்மா இருக்கும் சாப்பிட்டாலும் போகமாட்டாள் அதுவும் என்ன சாப்பாடு அவள் ஒரு கவளம் நமக்கு ஒரு வேளை சாப்பிட்டவுடன் இஷ்டம் இருந்தால் கிளம்புவாள் இல்லை திண்ணையிலே யானை போல படுத்துக்கொண்டு ஒரு பாட்டம் தூங்கிவிட்டு அம்பி காப்பி போட்டாச்சா கேளு அவளை கண்டால் எல்லோருக்கும் ஒரு வெறுப்பு இருந்தாலும் பயமும் உண்டு சித்திரை உத்திரை வீதிகளில் எந்த வீட்டை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து அங்கே கல்லூளிமங்கதனம் பண்ணி எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் தின்னும் சுகவாசி இவளுடைய சட்ட புஸ்தகங்களே தனி போலீஸ் காரர்களே பயப்படும் பெண்பிள்ளைக்கு சட்டம் ஏது மாங்கொட்டை நானு ஐயனார் ஒருமுறை இவள் கொட்டத்தை அடக்குவது என்று தீர்மானித்து விட்டார் ரங்கு கடையில் பெரிதாக ஒரு தடவை சொல்லிவிட்டு போனார் பாரு ரங்கு குண்டு ரமணி குண்டு ரமணின்னு எல்லோருமே பயப்பட்டா ஆகாது அந்த இராட்சசி கொட்டத்தை அடக்கியே தீரணும் ஒரு வாரத்துக்குள்ள அவளை ஸ்ரீரங்கத்தை விட்டு திருவானைக்காவலுக்கோ மண்ணச்சநல்ல்ய்ய்ருக்கோ விரட்டல என் பேரு நானு இல்லை என்றார்

மறுநாளே சொல்லி வைத்தாற் போல குண்டு ரமணி நானு வீட்டுக்கே வந்து விட்டாள் திண்ணையில் சப்பனம் கட்டிக்கொண்டு உட்கார்ந்து அட தோசை ஏதாவது இருந்தா கொடுங்களேன் நாக்கு நம நமங்குறது என்றாள் மாமா என்று குழந்தை போல நானுவை குழைந்தாள் நானு காத்திருந்தவர் போல மூலையில் சாத்தியிருந்த கிரிக்கெட் மட்டையை எடுத்துக்கொண்டு இப்போ நீ போறியா இல்லையா என்று மடேர் என்று அவள் மண்டையில் ஒரு சாத்து சாத்தினார் குண்டு ரமணியை விட கொஞ்சம் மாற்று குறைந்த மனிதர்களுக்கு அந்த அடியில் கபாலம் உடைந்திருக்கும் ரமணி சற்று நேரம் ஸ்தம்பித்து போய் அடிபட்ட இடத்து கை வைத்து கொண்டிருந்தாள் நானு அடுத்த முறை அவளை அடிக்க ஓங்கிய பொது மட்டையை வாங்கி வீசி எரிந்து விட்டு நானுவை நெருங்கினாள் உள்ளே இருந்த அவர் மனைவி குஞ்சம்மாள் ஐயோ அவளோட என்னன்னா வம்பு பேசாம சோத்த போட்டுடலாம் என்றாள் நீ சும்மா இருடி என்று அடுத்த ஆயுதம் தேடி வேறு ஒன்றும் கிடைக்காமல் மத்து ஒன்றை எடுத்துக்கொண்டு அவளை அணுகினார் பற்றாத ஆயுதம்

அப்பறம் எங்கிருந்தோ வந்த வெறியில் அப்படியோ அவரை பந்தாடுவது போல கீழே எரிந்து விட்டு புடவை மண்ணை தட்டிக்கொண்டு புறப்பட்டு சென்றால் உம்மை ஆயிரங்கால் மண்டபத்துல பாத்துக்குறேன் என்று சொல்லி சென்றாள்

அவளுக்கு உத்தர வீதியில் கணவன் வீடு இருந்ததாம் ஒருமுறை அவள் கணவன் மார்கழி மாசம் உற்சவத்தில் கன்னா பின்னான்னு சாப்பிட்டுவிட்டு காலரா வந்து செத்து போய்விட்டானாம் கணவனுடன் பிறந்தவர்கள் ரமணியை ஏமாற்றி விட்டு சொத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டு திண்ணையில் விட்டு விட்டார்களாம் அப்படியும் அவள் குழந்தையின் சுவாரஸ்யத்தில் நம்பிக்கை இழக்காமல் கணவனின் உடன்பிறந்தவர்கள் சொன்ன புற நோட்டுக்களில் கையெழுத்து போட்டுக்கொண்டிருந்தாளாம் ஒருமுறை குழந்தையை அவள் ஆனை ஆனை அழகாரானை என்று பந்தாக தூக்கிப்போட்டு விளையாடிக் கொண்டிருந்த போது காய் தவறி குழந்தை விழுந்து மண்டை மேல் அடிபட்டு சன காலத்தில் பிராணனை விட்டு விட்டதாம் அந்த சம்பவத்தில் ரமணி சித்த பிரம்மை பிடித்தாற் போல வீதி வீதியாக அலைந்து திரிய ஆரம்பித்தாளாம்

இஷ்டப்பட்ட வீட்டில் இஷ்டப்பட்ட திண்ணையில் தூங்க ஆரம்பித்தாள் பற்று இல்லாமல் திரிந்ததில் திண்ணதில் உடம்பு மலை மாதிரி விரிந்து போய் ஊளைச்சதை போட்டு பொத பொதவென்று ஆகிவிட்டாள் தனிக்கட்டை நான் இந்த கதையை நம்பவில்லை பாட்டி மிகைப்படுத்துகிறாள் என்று தான் நினைத்தேன் பாட்டி ஒருமுறை என்னை இந்த கதையை அவளை வைத்தே என்றாள் ஒருமுறை குண்டு ரமணி எங்கள் வீட்டுkகு மாமூளாக வந்திருந்த போது அவளுக்கு களையத்தில் காப்பியையும் பழையதும் கொடுத்து ரமணி உன்னை ஒண்ணு கேக்கணுமே கேளுங்க மாமி என்று பாதி அழுகியிருந்த கொய்யாப்பழத்தை கடித்துக்கொண்டே சொன்னாள் உன் குழந்தை என்னடி ஆச்சு அவள் கடித்ததை நிறுத்தாமல் செத்துப்போச்சு மாமி என்றாள் நிமிர்ந்து பார்த்து சிரித்தாள் எப்படி செத்து போச்சு கீழ போட்டுட்டேன் மாமி அடுத்து ரமணி நான் சற்றும் எதிர்பாராத வகையில் கையில் ஒரு கற்பனை குழந்தையை பார்த்துக்கொண்டு வட்ட நடுவே விளைகின்ற மாணிக்க மொட்டு நுனியில் முளைக்கின்ற முத்தை போல் சொத்து சொத்தென துளிக்க துளிக்க என் குத்தன் வந்ததென புறம்பழுகுவான் கோவிந்தன் என்னை புறம்பழுகுவான் என்று மிக இனிய குரலில் கற்பனை குழந்தையை முதுகில் சாய்த்துக்கொண்டே பாடினாள் அந்த இராட்சசி என்னை பார்த்து கண்களில் கண்ணாடி போல ஜலம் திரையிட சிரித்தாள் ரங்கு கடையில் இலக்கிய விசாலங்கள் நடக்கும் போது ராவிரா என்கிற ஆர் விஜயராகவன் தான் பிரதான பாகம் வகிப்பார் ராகவன் திருச்சி கல்லூரியில் chemistry வாத்தியார் அவர் மூலம் எனக்கு பூரம் என்பது mercury chloride என்பது எனக்கு தெரியும் ராகவன் தமிழும் படித்தவர் குறிப்பாக பிரபஞ்சத்தில் ஈடுபாடு உண்டு

ரங்கு கடைக்கு தினமும் புகையிலை போட்டுக்கொள்ள வருவார் கதர் ஜிப்பா போட்டுக்கொண்டு ஒல்லியோ ஒல்லியாக இருப்பார் கிள்ளி எடுக்க சதை இருக்காது பேசும் போது தொண்டைக்குண்டு நடனமாடும் கையெல்லாம் பச்சை நரம்பு தெரியும் தொட்டு தொட்டு பேசுவார் சின்ன பையன்கள் என்றால் இஷ்டம் அவர் சுற்றிலும் எப்போதும் ஒரு கோஷ்டியே உலவும் அவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற போது நான் ஒரு மூலையில் நின்று கொண்டிருப்பேன் அவ்வப்போது என்னை பார்த்து ஆத்துக்கு போடா இதெல்லாம் கேட்டா கெட்டு போயிடுவ என்று அதட்டுவார் போகமாட்டேன் அவரிடம் எனக்கு ஒரு வசீகரம் இருந்தது அதே சமயம் அவர் மேல் காரணம் இல்லாமல் ஒரு இரக்கமும் ஏற்பட்டது ஏதோ ஒரு வகையில் கண்களிலோ அல்லது சற்றே உயர்ந்த தோற்றத்திலோ அவர் ஒரு வகைப்பட்ட மானிடனின் அத்தனை சோகங்களையும் தாங்கி கொண்டிருப்பவர் போல ஏதோ ஒரு வைஷ்ணவ இயேசு கிறிஸ்து போல தோன்றினார் அவர் சுமந்த சிலுவை என்ன என்பது பல வருஷங்கள் கழிந்து தான் புரிந்தது முன்னிடை ஆயுள் சங்க உத்தமர் என்று உணர்ச்சிகரமாக பாடிவிட்டு என்ன அர்த்தம் என்று என்னை பார்த்து கண்ணை சிமிட்டி விட்டு நீ இன்னும் போலையா என்பார் ராகவன் எங்களுக்கு எதிர் சாலையில் தாஸ் வீட்டுக்கு இரண்டு வீடு தள்ளி இருந்தார் வீட்டுக்கு சாப்பிட மட்டும் போவார் என்று கேள்விப்பட்டேன் மற்ற நேரங்களில் municipal library யில் போய் உட்கார்ந்து கொள்வார் அந்த library bus stand அருகில் குளிர்ச்சியாக மேஜை போட்டு சுதேசமித்திரனை கயிற்றில் கட்டி தொங்க விட்டிருக்கும் பீரோவை திறந்தாள் ஒரு மாதிரி புராதான வாசம் வரும் யாரோ ஒரு குப்புசாமி முதலியார் சாகும் தருவாயில் கொடுத்து விட்டு போன பழுப்பு புத்தகங்கள் ஏராளம் பாதி english பாதி தமிழ் ஒண்ணும் படிக்க விளங்காது ராகவனுக்கு மட்டும் இதெல்லாம் tressure என்று ஜன்னல் வெளிச்சத்தின் அருகில் உட்கார்ந்து கொண்டு ஆழ்ந்து படிப்பார் புத்தகத்தை எட்டிப்பார்த்தால் இவர் கண் உள்ள ஆராம்பத்தால் ஆடு கோட்பாட்டு சேரலாதனை புகழ்ந்து பாடி அவனார் கலாநிக என்று ஒன்பது துலாம் பொன்னும் நூறாயிரம் காணமும் அழிக்கப்பட்டு என்றெல்லாம் இருக்கும் library மூடியதும் பக்கத்தில் tennis club போய் முன்னறையில் action veg ஐநூத்தி ஒன்று என்று ஆடுவார்

ராகவனின் மனைவி எப்போதும் உள்ளே தான் இருப்பாள் ஒரே தடவை என்னிடம் அவளுக்காக ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார் சாவியை அப்புகிட்ட கொடுத்துட்டு சினிமாக்கு போக சொல்லு என்று நான் என்னுடைய மானசீக car ஐ ஓட்டிக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு சென்று மரக்கதவை திறந்து உள்ளே போன போது ராகவனின் மனைவி நடுக்கூடத்தில் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள் தாஸ் அவளை புஜத்தில் பிடித்து சுளுக்கு எடுப்பது போல தடவிக் கொண்டிருந்தான்

என்று இழுத்து இழுத்து என்னை போய் கேட்டாள் தாஸ் நான் வந்ததை கவனிக்காமல் கையை உருவி விடுவதிலேயே கவனமாக இருந்தான் அந்த கை சிவப்பாக இருந்தது எனக்கு வயிற்றில் என்னவோ செய்தது என்ன என்று தெரியவில்லை

சங்கு ஓய் அவனோட என்ன குலாவால் வேண்டி கிடக்கு ஏண்டா நாயேன்னு ஜோட்டால் அடிக்க வேண்டாம் என்று கேட்டான் அதற்கு ராவீரா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா ரங்கு எனக்கு சொல்ல தெரியாதா தீபா அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? ஆமா தீஷா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்கா. இப்போ நீங்க news பார்த்தீங்களா இ~ இந்த இது விவசாயத்தை பத்தி news போட்டிருந்தான் பார்த்தீங்களா?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 உம் அதில வந்து உம்

இப்ப முந்தைய போல விவசாயம் இல்ல, அஹ் எல்லாமே மாறிட்டே வருது, அதனால பிள்ளைங்க நீங்க விவசாயம் சொல்லிக் கொடுத்து வளருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான் பாத்தீங்களா? ஆமா நமக்கு முன்னால மாதிரி பழைய காலத்துல மாதிரி இப்ப விவசாயம் இப்ப எங்க போயிட்டிருக்கு. எல்லாமே கம்மி ஆயாச்சு நம்ம வந்து இப்ப நவீன காலத்துலதான் எல்லாருமே move பண்ணிட்டிருக்காங்க பழைய கா~

விவசாயமே ஏன்னா தா~ விவசாயம் இல்லைன்னா நம்ம சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது ஆமாக்கா சாப்பாடு சாப்பாடுதான் விவசாயத்துல முக்கியமே நமக்கு சாப்பாடுதான் இப்ப முந்திய போல இப்ப இல்லை அவங்~ இந்த இது விவசாயிகளை வந்து மதிக்கவே இல்லை முந்தின்னா விவசாய~ விவசாயம் பண்ணியவங்களைதான் கையெடுத்து கும்பிடுவாங்களாம், ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லை

இந்த எல்லாமே வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி யாருமே வெக்கலையே எல்லாருமே வீடு வைக்கணும் பெரிய பெரிய building கட்டணும் பெரிய mahal வைக்கணும் அப்படித்தானே யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா?

ஆனா இப்ப உள்ளதுல வந்து எல்லாம் ஆஹ் பிள்ளைங்களை வந்து நல்ல ஒரு மருத்துவத்தை படிக்க வைக்கணும், பொறியியல் படிக்கணும் அப்படின்னு அவங்க பல்வேறு விதமான துறைகளைத் தேர்ந்~ தேர்ந்தெடுக்கறாங்க ஆனா அதுல வந்து ஒரு விவசாயம் ஒரு துறை இருக்குது எல்லாருமே மறந்து போயிடுறாங்க இப்ப உள்ள காலத்துல ஆமா ஆமா இப்ப இந்த இது விவசாயத்தைப் பத்தி யாரு படிக்கிறா? ஆனா முந்தியெல்லாம் விவசாயத்தை படிச்சு யாருமே எந்த விவசாயியுமே வரல. ஆனா இப்ப விவசாயத்துக்குன்னே தனியா படிப்பு வேற இருக்கு. ஆனா பிள்ளைங்க அதை வந்து interest ஆ படிக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அது~ விவசாய வீட்டில உள்ளவங்களும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க பெரிய அளவுல வேற level லதான் இருக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு அதைக் கத்துக் கொடுப்போம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க எல்லாருமே அஹ் நம்ம வித்தியாசமா அந்தப் பிள்ளைங்க வேற ஏதாவது படிக்கட்டு அப்படிதான் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதே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 ஆஹ் இது எருமை இதெல்லாம் வளர்ப்பாங்க ஆனா இப்ப யார் வீட்டுல பசு, எருமை, ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்கறாங்க? கால்நடைன்னு ஒண்ணு இப்ப அழிஞ்சு அழிஞ்சு கொண்டேதான் அழிஞ்சிட்டேதான் இருக்கு பாத்தீங்களா? ஆமா அப்ப என்னமோ பழைய காலத்துல எல்லாருமே வேலை செஞ்சாங்க. ஆனா இப்ப உள்ள மக்கள் வந்து என்னன்னா பெரிய பெரிய படிப்பைத் தேர்ந்தெடுக்கறத தவிர நமக்குப் பசி வந்தா என்னது? பசிக்கு நம்ம அடிப்படை தேவையான உணவை வந்து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

உணர்ந்தா மட்டும்தான் பலவித நோய்களை அஹ் குறைக்க முடியும், ஆரோக்கியமா வாழ முடியும். முன்னால பழைய காலத்தைப் பொறுத்தவரை பார்த்திருக்கீன்னா அஹ் அஹ் எல்லாருமே வேலை செஞ்சாங்க எல்லாம் எந்த வித நோயும் இல்லாம

இப்ப உள்ள பிள்ளைங்க வந்து எங்க வேலை செய்யுது? computer க்கு வேலை பாக்கறாங்க. குனிஞ்சி நிமிர்ந்து எந்தப் பிள்ளை வேலை செய்யுது? அந்த விவசாயன்னா நம்ம வேலை செய்யறதை பொறுத்துதான் இருக்கு, அதனால பிள்ளைங்க எதுவுமே இப்ப முந்திய போல உழைக்கணும் அப்படி நினைக்கலை ஏதாவது ஒரு வழியில நம்மளால கஷ்டம் இல்லாம ஒரு வேலையைப் பண்ண முடியுமா அப்படிதான். முந்தி உள்ளவங்க அப்படி இல்லை நல்லா விவசாயம் பாப்பாங்க, நல்லா உழைப்பாங்க, அதுக்கு தக்கன நல்ல வேர்வை வரும்

அப்படிதான் சாப்பாடு விஷயத்திலேயும் அப்படிதான் இந்த முந்தி வந்து நல்ல உணவைதான் சாப்பிடுவாங்க இப்ப யாரு நல்ல உணவு சாப்பிடுறா? எல்லாருமே முந்தி வந்து கஞ்சிதான் குடிப்பாங்க கோதுமை கஞ்சி, தா~ ஏதாவது தானியங்கள், பயறு வகைகள் அப்படிப்பட்டதுதான் சாப்பிடுவாங்க maximum ஆனா இப்ப உள்ளவுங்க அப்படி சாப்பிடலை இல்லக்கா இப்ப எல்லாருமே அஹ் ஒவ்வொரு நாளும் நமக்கு எந்த உணவு

முன்னால காலத்தில எல்லாருமே வீட்டில இருப்பாங்க ஒருத்தங்க அப்பா வேலைக்குப் போனாங்க, எல்லாருமே வீட்டில இருப்பாங்க, ஆரோக்கியமான உணவைச் சாப்பிட்டாங்க. இப்ப உள்ள காலத்தில அம்மா அப்பா எல்லாருமே வேலைக்குப் போறதுனால அதுக்குள்ள ஆரோக்கியத்தை வந்து நம்ம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 இப்போ உணவு எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளதை உணர்த்தி நம்ம விவசாயத்துக்கும் அவங்க விளைவிக்க பயிர்கள் அரிசி, கோதுமை எல்லாத்துக்குமே அஹ் இப்ப என்ன அவங்க பயிரிடறாங்கன்னா அதுக்கு விலைவாசியை கூட்டி குடுக்கணும் அப்பதானே அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும்

ஆமாக்கா ஆமா ஆமா எப்படின்னா? முந்தி வந்து இந்த முந்தி விவசாயம் வந்து விவசாயம் மட்டும்தான் ma~ maximum எல்லாருக்குமே தொழிலா இருக்கும், ஆனா இப்ப அப்படி இல்லல்ல நிறைய வகையான வேலைகள் வந்தனால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 அதுக்கு ஒரே காரணம் அவங்க வந்து விவசாயம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போ அவங்க பண்ற பயிர்களுக்கு எல்லாமே ஒரு அதிக மதிப்பீட்டைக் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாபம் வரும், சந்தோஷம் வரும், அவங்களால திரும்பவும் பண்ணணும் அஹ் ஆர்வம் வரும். இது அப்படியில்லை. எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. அஹ் அதே மாதிரி நிறைய மரங்களை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வர்றாங்க அதனாலேயே விவசாயம் வந்து ஒரு பெரிய அழிவை நோக்கிதான் போய்க்கொண்டிருக்கு. முன்னால எல்லாம் விவசாயம் பண்ணாங்கன்னா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 அவங்க easy யா லகுவா எடுக்கறாங்க, எல்லாம் okay தான் ஆனாலும் அவங்க அந்த முக்கியத்துவத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக்கிட்டுதான் வர்றாங்க நாம அதே போல இன்னொன்னு என்ன தெரியுமா? நம்ம இந்த இது சாப்பாட்டுக்கு முந்தியெல்லாம் காய்கறிகளுக்கு, காய்கறிக்கு, பழங்களுக்கு எல்லாம் நம்ம வீட்டிலயே வச்சு பழக்க வச்சு காய்கறிகள் எல்லாம் அதில இருந்தே நமக்கு இந்த வீட்டில வச்சே நம்ம தயார் இந்த இது என்ன சொல்றது? செடி மரம் கொடி எல்லாம் வளர்த்து அப்படி நம்ம காய்கறி எல்லாம் பழைய காலத்துல அவங்க பண்ணுவாங்க. ஆனா இப்ப உள்ளவங்க பார்த்தீங்களா? காய்கறி எல்லாமே அஹ்

காய்கறிகள் எல்லாமே அப்படிதான் வருது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 ஆமா ஆமா அது என்னன்னா முன்னாலே எல்லாம் மரங்கள் செடிகள்னா அவங்க வந்து இயற்கையான உரைகள் உரங்கள் பயன்படுத்தினாங்க இலைகள் அப்புறம் இந்த காஞ்ச இலை, உரம், சாணம் எல்லாமே பயன்படுத்தினாங்க இப்ப எல்லாமே செயற்கை உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாமே அந்த ரசாயன கழிவுகள் வந்து அஹ் உரங்கள் வந்து அதிகரிக்க அதிகரிக்க அந்தப் பழங்களின் இது வந்து மாறுதே தவிர அது ஒரு ஒரு என்ன சொல்ல உரங்களை அதிகம் ப~ செயற்கை உரத்தைப் பயன்படுத்துறதுனால ஒரு

நம்ம முந்தி வீட்டில எல்லாம் பழங்களை அழகா பறிச்சி பழுக்க வைப்போம் ஆனா இப்ப அப்படி கிடையாது பார்த்தீங்களா? அதே போல பிள்ளைங்களும் அதைதானே விரும்புறாங்க அஹ் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டில வந்து உம் வீட்டில உள்ள பசும்பால் அஹ் அந்த இது அப்படிப்பட்ட சாப்பாடுதான் நம்ம இந்த அப்படிப்பட்ட இயற்கையான சாப்பாடுதான முந்தி சாப்பிடுவாங்க பசும்பால், ஆட்டுப்பால் இதெல்லாம்தானே இப்ப அப்படி இல்லை ஆட்டுப்பால், பசும்பால் இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க அப்படி இது வந்து இது பிள்ளைங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்ய விரும்பறாங்க juice உ

ஆமா ஆமா எல்லாமே மாறிக்கொண்டுதான் வருது அதிலயும் இல்லாம நமக்கு மரங்களை ரொம்ப அழிச்சிட்டு வர்றதுனால மழை எல்லாமே குறையுது ஏன்னா விவசாயம் அப்ப எல்லாம் பயிரிட்டாங்கன்னா இந்தந்த மாதங்கள்ல மழை வரும்னு அவங்களுக்கு தெரியும்

இப்ப செயற்கை உரம் போடுற mostly அந்த நிலத்தடி நீர் மட்டம் குறையுது அதனால மண்ணுக்கு தண்ணி பாதிக்குது அப்படி நிறைய உம் பிரச்சனைகளைதான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் ஆனா பழைய உம் ஆமாக்கா அது வந்து எப்படின்னா ஆஹ் இந்த இது அது அது வந்து எப்படின்னா பி~ இந்த என்ன சொல்றது? ஆமா பி~ செயற்கை உரங்களைப் பயன்படுத்தி ரொம்ப அதெல்லாம் பண்றதுனாலதான் இது இவ்வளவு இது வருது நம்மளும் முந்தி உள்ள காலத்துல உள்ளவங்க மழையை எல்லாம் எப்படி இந்த மாசம்தான் பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை பார்த்தீங்களா? அது வந்து காடுகளை எல்லாம் அழிச்சு அழிச்சு வர்றாங்களா? அஹ் காடுகளை அழிச்சு வர்றதுன்னால தான் இந்த மழை எல்லாம் பிந்தி பிந்தி பெய்யுதா? பெய்~ பெய்யாதா? இப்ப சொல்றாங்க அதேபோல இன்னொன்னு என்னன்னா இந்த நம்ம school ல எல்லாம் பிள்ளைங்களுக்கு இப்ப miss என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கறாங்க? வீட்டுக்கு, வீட்டில ஒரு மரம் வளருங்க அடுத்தது school க்கும் என் பிள்ளைங்க அன்னைக்கு அப்படித்தான் சொல்லிவிட்டிருந்தாங்க school க்கு வந்து ஒரு ஒரு சின்ன செடி கொண்டு வா, கொண்டுவாங்க அப்படின்னு என் பிள்ளைகிட்ட சொல்லிவிட்டிருந்தாங்க அப்ப அவ வந்து ஒரு மரம் அம்மா ஒரு சின்ன செடி வாங்கி தருவீங்~ அதை நான் வாங்கி குடுத்து விட்டேன் phone சத்தம் அப்படி அவ அவளுக்கு வந்து அப்படி இது பண்ணாங்க ஆஹ் அப்படி அதனால மரம் பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம வளர்க்கறது அது அது வந்து அரசாங்கமே கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க அப்பதான் மழையை கொண்டு வர முடியும் அதை வந்து எல்லாருமே தனிப்பட்ட முறையில கொண்டு வரணும் அப்பதான்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

எவ்வளவோ மரங்களை எங்கெல்லாமோ நட்டு அவர் school ல எல்லாம் இது பண்ணாரு அதையும் நம்ம அதை நடைமுறைக்குக்கொண்டு வரணும் நம்மளும் நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொடுத்து அதை நடைமுறைக்குக்கொண்டு வரும்போது எல்லாத்தையும் விவசாயத்தை மு~ முழுமையா பாதுகாக்க முடியும் இல்லைன்னா வருங்கால சந்ததியினருக்கு எல்லாமே குறைஞ்சிட்டேதான் போயிட்டே இருக்கும்

அந்த மேற்~ அரேபிய நாடு, ஜப்பான், அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டின்னா அங்க உள்ள கு~ அங்கெல்லாம் குறைஞ்ச நிலப்பரப்புதான் இருக்கும் ஆனா அவங்க அந்த நிலப்பரப்புலயும் நீர்லயும் விதைகளைப் போட்டு அதையும் பயிரிடப்பட்டு அந்த இதையும் அழகா கொண்டு வர்றாங்க அதில அவங்க இயற்கை

தக்காளி இந்த காய்கறி item இதெல்லாம் நம்ம இடத்தில வந்து இப்போ ஏற்றுமதி இறக்குமதி அங்க இருந்து இங்க வர இங்க இருந்து அங்க போக அப்ப ஏற்றுமதி இறக்குமதிலயும் நிறைய இந்த இது அது வந்து விவசாயிகளுக்குதான் நிறைய பாதிப்பு என்னன்னா நிறைய waste ஆகும் அவங்களால இது பண்ண முடியாது அப்படி அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு நிறைய பேரு அதனாலேயே விச~ விவசாயத்தை விட்டுட்டாங்க எப்படின்னா நமக்கு நிறைய லாபம் வரலை நஷ்டம்தான் காட்டுது அப்படி அப்படி அப்படி அந்த இதை அப்படி விட்டுட்டாங்க வெளிநாட்டுல இருந்து வர்ற food எல்லாம் நம்ம இங்க வர்றதெல்லாம் அங்கிருந்து இங்க வர்றது எல்லாமே ஐயம்தான், நம்ம முந்தி பாத்தீங்களா? பழங்கள் எல்லாம் நமக்கு ஒரு மாதிரிப்பட்ட பழங்கள் எல்லாம் பாத்து~ இந்த நல்ல பழங்கள் தான் நாம சாப்பிடுவோம் ஆனா இப்போ வித்தியாச வித்தியாசமா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 ஆமா ஆமா அதுக்கு நாம இப்ப என்னன்னா எல்லாருமே வீட்டில மா~ வீட்டில இடம் இல்லாட்டாலும் மாடித்தோட்டம் அமைக்கலாம். மாடித்தோட்டத்துல வந்து இப்ப நம்ம natural ஆ கொண்டு வர்றதுக்கு தக்காளி, வெண்டைக்காய்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 எவ்வித நோயும் வராது அது நம்ம உடலுக்கு நல்லதுதானே? அப்படின்னு பாதுகாத்துக் கொள்ளத்தான் அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா ஆஹ் இப்ப வந்து அந்த விவசாயன்னு சொல்றது நமக்கு ஒரு education ஆ ஒரு கல்வித்துறையில வந்து ஆஹ் ஒரு இதா ஆஹ் வந்தாச்சு அதை நம்ம எல்லாருமே மருத்துவத்துக்கு போறாங்க பொறியியல் போறாங்க இதுக்குள்ள முக்கியத்துவத்தையும் கொடுத்து இதையும் நிறைய பேர் வருங்கால சந்ததி~ ஆஹ் சந்ததியினர் வந்து அதையும் படிச்சாங்கன்னா நம்ம விவசாயத்தை கண்டிப்பா பாதுகாக்கலாம் ஆமா கொண்டுவரணும் அந்த விவசாயத்தை கொண்டு வரணும்னுதான் இப்ப படமாவே எடுத்தர்றாங்க. விஜய்க்கு கத்தி படத்தைப் பாத்திங்களா அதில எத்தனை பேர் தூக்குபோட்டு சாகறது போல அதெல்லாம் காட்டுறான் இல்ல? படமா கொண்டு வந்தா பிள்ளைங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்போ விவசாயம் நமக்கு முக்கியத்துவம் அது இருந்தாதான் நம்மளால சாப்பிட முடியும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க இப்ப அப்படி யோசிச்சாதானே அந்தப் பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு இது பண்ண முடியும். இப்ப வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நமக்குத் தெரியும் இவ்வளவு முக்கியத்துவம் விவசாயம் நமக்கு விவசாயம் இருந்தா மட்டுமே நம்மளால சாப்பிட முடியும். நம்மளால இது பண்ண முடியும் ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு அது தெரியாததுனால நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கமாட்டோம். நிறைய பேரு சொல்லிக் கொடுக்கமாட்டாங்க எப்படின்னா சாப்பாடுதான் அதுவும் நமக்குக் காசு கொடுத்தா சாப்பாடு கிடைச்சுரும் நமக்கு எப்படி? எப்படி என்ன பண்ணாலும் சாப்பாட்டு கிடைச்சிடும் காசு கொடுத்தா அப்படின்னு யோசிச்சா ஒரு நாளுமே நம்ம இந்த விவசாயம் வந்து நிலைக்காது அடுத்து எல்லாமே நம்ம காசு கொடுத்து செய்யறது போலதான் இருக்கும் பார்த்தீங்களா? ஆமா ஆமா அது நம்ம குழந்தைகளுக்கும் இயற்கையான முறையில அஹ் நம்ம சாப்பாடையும் கொடுத்து பழகிட்டு வந்தோம்ன்னா அவங்களும் இப்ப குழந்தைகள் எல்லாமே TV ல என்ன விளம்பரம் ஓடுதோ அதுதான் வேணுன்னு ஆசைப்பட்டு அடம்பிடிச்சு வாங்கறாங்க அதை வாங்கி சாப்பிடறதுனால அவங்களுக்கு அது என்ன பயன் தருது எல்லாமே குழந்தைகளுக்கு முதற்கொண்டு எல்லாமே நோய்களை தான் உருவாக்குது இந்த வயதிலே அது வந்து அவங்களுக்கு பயறு வகைகளோ கடலை, சுண்டல் இந்த மாதிரி இதைதான் சாப்பிடணும் ஆரோக்கியம் இதுதான் அப்படின்னு உள்ளதை அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன வயசுலயே நம்ம பழக்கப்படுத்திட்டு வந்தோம்னா அது அவங்களுக்கு பழகிடும் பெருசா தெரியாது ஆமா பிள்ளைங்களுக்கும் school ல இப்ப அப்படித்தானே கொடுத்துவிட சொல்றாங்க

விவசாயம் வீட்டில பண்ணிய உணவு அதுவீட்டில செய்ய வீட்டில எவ்வளவு பண்ணினோமோ அவ்வளவுப்பட்ட உணவு அப்படிக் குடுத்து விடுங்கன்னுதான் சொல்றாங்க அதேபோல பிள்ளைங்களும் ஒவ்வொரு நாளும் நம்ம குடிக்கிற உணவெல்லாம் நல்ல உணவே கிடையாது நம்ம நம்ம நம்மளுமே அப்படிதான் நம்ம சாப்பிட்டறதுமே அப்படிதான் விவசாயம் இந்த இது அழிய அழிய உணவுகளும் வித்தியாச வித்தியாசமா மாறிக்கிட்டே வருது பார்த்தீங்களா? ஆமா அதில வந்து இப்ப நாம மரங்கள் நடறோம் நம்மளால முடிஞ்ச மரங்கள் இந்த முருங்கை மரம் எல்லாம் எவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது? அந்த இலையை வந்து கூட்டு வச்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் அந்த இலையை வந்து நம்ம

அதே போல பா~ நம்ம வீட்டில எல்லாம் பாட்டிமாரோ இருந்தா அந்த விவசாயத்தைப்பத்தி பிள்ளைங்களுக்கு நல்லபடியா சொல்லிக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஆனா இப்ப இப்ப இப்ப உள்ள காலத்துல பிள்ளைங்க அந்தப் பாட்டிமாரோ சொல்லுறதை கேட்கத்தான் செய்யறாங்க இருந்தாலும் பெரிய அளவுல அவங்க வந்து அதை விரும்பல எல்லாமே model ஆ அப்படித்தானே இருக்கணுன்னு ஆசைப்படறாங்க பிள்ளைங்களும் வந்து இது நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதே போல அரசாங்கமும் இப்ப அப்படித்தானே சொல்றாங்க நமக்கு வந்து இயற்கையான வழியிலதான் சாப்பிடணும் அப்படின்னு வந்து அரசாங்கமும் அப்படித்தானே பண்றாங்க சொல்றாங்க அதனால பிள்ளைங்க~ பிள்ளைங்களுக்கு அதனால இனி போகப்போக பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிரும் ஆமா அது உணருவாங்க அதே மாதிரி இப்ப உள்ள குழந்தைங்க எல்லாம் மாமிசம்தான் அதிகமா விரும்பறாங்க நம்ம ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி அதை வந்து சாப்~ அதுதான் கூடுதலா சாப்பிடறாங்க அது வந்து இப்போ கோழியிலே broiler கோழிதான் ரொம்பதான் அதை விரும்பி சாப்பிடுறது மூலம் அதில ரொம்ப ஒரு ஆபத்துதான் நாட்டுக்கோழி சாப்பிடணும் அதை கொ~ எப்பவுமே மாமிசமா சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை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 ஆஹ் நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு எடுத்துச் சொல்லும்போது அவங்களுக்கு அது புரியும்

நமக்கு வந்து அரிசி வந்து முந்தி நமக்குப் புடைச்சு அதில அரிசியில அந்த நெ~ நெல்லு வந்து புடைச்சு எடுத்து அதில நல்ல அரிசி நல்ல நெல் அப்படின்னு எடுப்பாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை நல்ல நெல்லுன்னு எடுக்கல இப்ப வந்து என்னன்னா அந்த machine ல போட்டுட்டு நல்ல நெல்லு தனியா வந்துரும் கெட்ட நெல்லு தனியா வந்துரும் அப்படி அப்ப அந்த machine ல உள்ள அந்த அந்த அது வந்து இயற்கையா வராது இல்லை? அது ஒரு மாதிரி எப்படியும் அந்த ஒரு current மூலம் வர்றது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 இப்ப உள்ள மக்கள் வந்து வேலை செய்யறதுக்கே ரொம்ப அசதி ஆயிட்டாங்க அதனால ஒவ்வொரு இயந்திரத்தையும் கொண்டு வந்து அது வந்து அவங்களுக்கு easy யா வேலை வந்து லகுவா இருக்கணுன்னு அந்த மாதிரி பண்றாங்க அது ரொம்ப வந்து உடம்புல நோய்களைதான் வளர்த்துறாங்களே தவிர அதனால எந்த ஒரு பயனும் இல்ல அதான் இப்ப வந்து இப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டறதுனாலதான் பிள்ளைங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டறதுனாலதான் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இது ca~ பிள்ளைங்களுக்கும் cancer வருது அதே போல sugar, pressure

ஆனா இப்ப ஒரு village எடுத்துடுங்க அந்த village ல வந்து maximum எல்லாருக்குமே ஆஹ் இந்த இது ஊர்ல வந்து இருக்கத்தான் செய்யுது cancer ஒரு அ~ ஒரு ஊர்ல அஞ்சு பேருக்காவது இல்லாம இல்லை அது எல்லாம் நம்ம உணவு உணவு வந்து நம்ம correct ஆ சாப்பிடாததுனால அதனால நம்ம இந்த இது பிள்ளைங்களை எல்லாம் நம்ம நல்ல அதே போல oil item மும் அப்படித்தான் எல்லாமே maximum உங்க அஹ் இதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில ஆனா maximum நமக்கு வந்து இந்த இது விவசாயம் வந்து அழிஞ்சிட்டேதான் வருது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 ஆமா அதை வந்து நம்ம அரசாங்கம் வந்து அவங்க விவசாயம் கொ~ பண்ற பயிர் வகைகள் எல்லாமே அதிக லாபத்துக்கு அவங்க கொள்முதல் செஞ்சாங்கன்னாலே அது வந்து இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும்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

குரு ராம் தாஸ் ஜியின் சிறப்பு, சுன்னாமண்டி லாகூர் இருபத்தி நாலு செப்டம்பர் ஆயிரத்தி ஐந முப்பத்தி நாலு தந்தை ஹரி தாஸ் ஜி மற்றும் தாய் தயாஜி,

பெண் தொங்கின் நிலப் பரப்புகளிடமிருந்து ஐநூறு வீகா நிலத்தை எழுநூறு ரூபாய்க்கு வாங்கினார். குருக்கார் சப்கின் அமிர்த சரஸ் சாஹிப் அடித்தளம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலில் அமைக்கப்பட்டது. மற்றும் நீர் தேக்கம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழில் தொடங்கப்பட்டது. ஸ்ரீ குரு ராம் தாஸ் ஜியின் முதல் பெயர் ஸ்ரீ குரு ராம் தாஸ் ஜியின் முதல் பெயர் ஜதா.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 யாரிடமும் கை நீட்டவில்லை.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

சாசிப்,

கூட்டாளிகளின் வார்த்தைகளையும், தலையில் மண் கூடையையும் அவன் காதில் வாங்கவில்லை. சுமந்து செல்லும் சேவை தொடர்ந்தது. இது மண் கூடை அல்ல ராஜோக்கின் குடை என்று குரு அமிர் தாஸ் கூறினார். மூத்த மகன் ப்ரித்தி சந்தின் அத்துமீறலைக் கண்டும் கூட, அவரை கெட்ட வார்த்தைகளை சொல்லாமல் குடும்ப வாழ்க்கையை எப்போதும் கைபிடித்தார். இனிமையாக வைக்கப்பட்டுள்ளது. குரு நானாக்கின் ராஜோ, சட்டின் சிறப்பு ஆவரணங்கிராக பணிவு, பணிவு மற்றும் அன்பு ஆகியவையே உங்கள் வாழ்க்கையில் சாம்ராஜ்யம். நீங்கள் உள்ளே இருந்து அன்பின் உருவமாக இருந்தீர்கள்.

குரு திட்டினால் இனிமையாக இருக்கும். மன்னித்தால் குரு மகிமைப்படுவார். ஹம் பாவிக் முகத்தியன் அப்பா விளங்குவார். சூது கினு கினு புலி பிஹாரி, யஹத் புலி உணரப்படும் ஒன்று இறைவா நீங்கள் நாங்கள் தூங்குவோம். மோஹி இரண்டாவது நகி தூர் யாருக்கும் முன் செல்வோம் ஹரி அம்ரித் பக்னே லோஹினா,